நடுவுல ஒரு இங்க பிரண்ட்ல ஒரு ஸ்டேஜ் மாதிரி கட்டி அதுல வந்து ஒரு பாஸ்டர் வந்து பிரேயர் பண்றாரு.

ஆத்தூரம்மா ரெண்டு பேரு நின்னு போட்டோ எடுத்துட்டு இருக்காங்க. பேக்குலெ வந்து போட்ட ஒட்டி ஒருத்தர் நிக்காரு கையில ஒரு குச்சியோட.

சைடுல வந்து விளம்பர இதெல்லாம் போட்டு இருக்காங்க.

ஏதோ பழையகாலத்து பில்டிங் மாறி இருக்குது அதுக்குமேல க்ளாக் எல்லாம் வச்சிருக்காங்க நாலு சைடு .

இங்க வந்து செட்டில் பேட் வந்து அடிக்கி வச்சிருக்காங்க.

இந்த ஏ_டி_எம் க கதவு வந்து ப்ளூ கலர்ல இருக்கு.

கொளத்தே கொளத்தெ சுத் கொளத்துக்கு மேல ஃபுல்லா தாமரை இலையா படர்ந்து நிக்குது.

கீழ வந்து ஒரு ட்ரே இருக்குது.

இது வந்து ஒரு ஒர்க் ஷாப்னு நெனைக்கிறே.

மின்னைல என்ஜின தொறந்து வச்சிருக்காங்க.

அங்கெ நெறைய லைட்டெல்லா போட்டு இருக்கு. விதவிதமான டேட்டோ அடிப்போன்னு போட்டு இருக்கு பேனர்ல வெச்சிருக்காங்க.

கீழ ஸ்பீக்கர்லா இருக்கு மேல பலூன்ல தொங்கவிட்ருக்காங்க.

அதுக்கு ஃப்ரண்ட்ல வந்து நெறய ஸ்கூட்டி பைக் நெறயா நிக்குது.

பக்கத்துல ரெண்டு ஃபாதர்ஸ் நிக்கியாங்க.

தூரத்துல ஒரு புல்டிங் இருக்குது.

இந்த சைடு வீட்டுக்கு மேல நின்னுட்டு கொஞ்சம் பேர் வேல பாக்குறாங்க.